அதுக்கு அடுத்த கட ஒரு டிரேடர்ஸ் கட அந்த வீட்டு சதானங்கள் உள்ள கட இதுபோக ஒரு பைக்கு நிக்கிது.

மூணு அடுக்குல இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து வெளிய போயிட்ருக்காங்க.

இது போக இதில் வந்து பாத்தீங்ன டைல்ஸ் வந்து எல்லோ கலர் பிரவுன் கலர் டைல்ஸ் எல்லாம் போட்ருக்கு.

அப்புறம் ஸ்னாக்ஸ் நிறைய இருக்குது ஒரு ஆள் தண்ணி குடிச்சிட்டுருக்காரு.

பின்னாடி ஒருவா பெரிய பில்டிங் இருக்குது அது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டவர் இருக்குது.

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இந்த ரூம்குள்ள வந்து ரெண்டு சேரு இருக்குது.

இதுல அவரோட ஃபோன் நம்பர் இருக்குது ஆப்ரோ வந்து பாத்திங்கனா அந்த எலெக்ட்ரிக் கடைக்க உள்ள பாத்திங்கனா ஒரு பேட்டரி இருக்கு.

ஜிம்மு இந்த ஜிம்ல பாத்தீங்கன்னா நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது.

உள்ள மெஷின் ஜிம்மு .

இது ஒரு ரெஸ்டாரன்ட்டு இந்த ரெஸ்டாரன்ட்டு பெரிய லைட்டால லைட்டால சுத்தி இது பண்ணி--

ஒரு ஆள் போன் பேசிட்டு இருக்காரு.

நாலு அஞ்சு பைக் இருக்குது அப்புறம் ஒரு காரு இருக்குது.

ஒருத்தங்க மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க அது போக ஒரு பில்டிங் அந்த பில்டிங்ல ஒரு லைனு போகுது.

அது கார் பக்கத்துல ரெண்டு மூணு பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க இதுபோக அங்க ஒரு ஈ_பி லைன் எல்லாமே போயிட்டு இருக்கு.

பூஜைக்கு ஒரு பூசாரி ஒக்காந்து இருக்காரு.

இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெர்டிலிட்டி சென்ட ஹாஸ்பிட்டல் .

ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா நாலு குழந்தைகள் ஓடிட்ருக்குது.

பேக் கிரௌண்ட்ல பாத்தீங்கன்னா வேலியெல்லாம் வைச்சி இது பண்ணிருக்காங்க.

இது போக ஒரு பச்சை கலர் ஸ்டூல் வந்து வெளியே இருக்குது இது போக ஒரு மர ஸ்டூல் இருக்குது.

அப்புற ஓட்டு வீடு இருக்குது காங்கிரட் வீடு இருக்கு ஓட்டு வீடு வந்து வலது பக்கம் இருக்கு காங்கிரட் காங்கிரட் வீடு வந்து இடது பக்கமா இருக்குது.

ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா வெளிய வந்து துணியெல்லாம் காய போட்டுருக்காங்க ஒரு மொத ஓட்டு வீடு.

இதுபோக அங்கே தென்னந்தோப்புல நெறைய தென்னை மரம் வந்து காஞ்சு தொங்குது.

இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்பு கருப்பு கலர் ஜீப்பு ஒரு அழகான ஜீப் இருக்குது.

இது ஒரு ஹோட்டல் பார்த்துக்கோங்க இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கனா வெளிய ஒரு ஆள் வந்து ஏதோ பார்சல் வாங்க வேண்டி நிக்றாங்க.

இந்த மலைக்கு அடியில பெல்லு மணி அடிக்கக்கூடிய பெல்லு இருக்குது.